இத சுத்தி நறைய மரங்கள் தெரியுது.

லெஃப்ட் சைடுல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு.

இந்த ஷெஃல்ப் வந்து கிரீன் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு டோர் தெரிது.

ஸ்கூல் பஸ்சஸ் எல்லா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு.

விடியற்காலையில இல்லனா அந்தி நேரத்துல எடுத்துருக்கலா அப்டினு தெரிய வருது.

அது ஒயிட் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கு.

அவங்க பக்கத்துல ஒரு பேக் வச்சிட்டிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு சேர் ஆட்டோ நின்னுட்ருக்கு.

நடுவுல ஒரு மேன் தண்ணி குடிச்சிட்டு நடந்து போறாரு.

ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டு இருக்கு மேல ரேக்ல .

இந்த இமேஜ்ல ஒரு ஹோட்டல் தெரியிது.

லைட்ஸ் தெரியிது ஒரு ஹெல்மெட் டேபிள் மேல இருக்கு.

ப்ளூ கலர்ல ஒரு பெரிய கேட் இருக்கு.